அப்ரோ ஒரு கருப்பு கலர் கூட்ல இத எல்லாத்தையும போடுவேச்சிற்குது.

ஒரு தண்ணி கேன் இருக்குது வெளிய கருப்பு கலர்ல .

அப்ரோ வெள்ள கலர்ல நிறைய லைன் பைப் போறது மாதிரி தெரியுது.

அப்புறம் இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு பூட்டு போட்டுருக்கு கருப்பு கலர் பூட்டு போட்டு இருக்கு.

இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷெட்டு .

இது வந்துட்டு ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்க சுத்தி நெறைய லைட் எல்லாம் போட்டு இருக்காங்க.

மேல மடியில நெறைய ஆள் எல்லா நிக்கிறாங்க.

அப்ரோ ம் டைல்ஸ் தெரியுது.

அப்புறம் ஒரு ஃபேன் தெரியுது.

இதுல வந்துட்டு சுத்தி நெறைய புக் எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

அப்றம் அதுல ஒரு ஆள் கை கும்பிட்டு நிக்காங்க அவர் வந்துட்டு ஒரு தொப்பி போட்டுருக்கார் வெள்ள கலர் தொப்பி.

அப்ரோம் நறைய சாமி ஃபோட்டோல்லா வச்சு அதுல நரைய பூ மாலையெல்லா போட்ருக்காங்க அப்ரோ வாழப்பழம் இருக்குது.

அப்புறம் இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லி வெள்ளை கலர்ல எழுதி இருக்காங்க.

இதுல வந்துட்டு ஒரு வெள்ள கலர்ல லைட் போட்டுருக்காங்க.

ரூம் மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருகாங்க இந்த பில்டிங்க்கு அப்ரோ கை கழுவுற அந்த பைப்புலா இருக்குது அப்ரோ காலி டப்பா தண்ணி குடிக்குற டப்பா இருக்குது.

டாட்டூ வந்துட்டு டிசைன் டிசைனா இப்படி எல்லா உண்டு அப்படின்னு வந்துட்டு செவுத்துல நிறைய போட்டோ எல்லா ஒட்டி இருக்கு.

இதுக்கு பேக்ல பூவும் இருக்குது.